இந்த நீங்க வந்து சொன்ன மாதிரி villa வந்து per day க்கு five thousand five hundred rupees ஆகும். நீங்க வந்து food என்னென்னாலுமே சாப்பிட்டுக்கலாம் hot~ அங்க உள்ள resort லயே சாப்பிட்டுக்கலாம் உங்களுக்கு என்ன மாதிரி food வேணுமோ சாப்பிட்டுக்கலாம் dessert வேணுமோ சாப்பிட்டுக்கலாம் ma'am okay ma'am அப்போ twenty-five thousand ஆகும் இல்ல one week use பண்ணிக்க~ one week வந்தோம் அப்படின்னா?

அப்ப வந்து one week குக்கு உங்களுக்கு அதே hotel ல பண்ணி கொடுக்கணும்னா உங்களுக்கு வந்து twenty thousand ல பண்ணி கொடுக்கலாம் ma'am

அது பாத்தீங்கன்னா discounts போட்டு உங்களுக்கு வந்து twenty thousand க்கு பண்ணி கொடுக்கலாம் okay வா உங்களுக்கு?

okay அப்படின்னா வந்து உங்களுக்கு twenty thousand க்கு room தேவைப்படுது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

ஒண்ணும் இல்ல ma'am one time தானே போறது so okay தான் okay நீங்க வந்து போறதுனால நம்ம வந்து okay ma'am உங்களுக்கு அந்த மாதிரிப்பட்ட room அ நாங்க book பண்ணித் தர்றோம் monthly வந்து twenty thousand one week க்கு ஆகும் okay தானே

ஆஹ் okay ஆஹ் உங்களோட நீங்க வந்து amount வந்து எங்களோட வந்து எங்களோட office அ நீங்க visit பண்ணிட்டு இல்லாட்டி then இல்லாட்டி online லயே பண்ணி கொடுத்திடவா? online லயே பண்ணலாம் ma'am அதுக்கு நாங்க வீட்டில மட்டும் ஒருக்கா கேட்டுட்டு உங்களுக்கு call பண்றேன் சரியா ma'am ஆஹ் okay ma'am உங்க வீட்ல எல்லார்கிட்டயுமே கேட்டுட்டு call பண்ணுங்க ma'am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

ஊஞ்சல் உயர்ந்த போது சற்றே உடை உயர வெண்மையான கால்கள் தெரிந்தன இருவரும் அவளருகே சென்றனர் கணேஷ் good evening என்றான் வசந்த் hi என்றான் அவள் காது கேட்காதவள் போல ஊஞ்சலின் ஆட்டத்தை நிறுத்தவில்லை hello உங்களைத்தான் mister செல்வரங்கம் எங்க இருக்கார் அவருக்காக புத்தகம் கொண்டு வந்திருக்கோம் சட்டென்று ஊஞ்சலில் இருந்து குதித்தாள்

தோட்ட விளிம்பிலிருந்து arch வளைவின் கீழ் அமைந்திருந்த சிமெண்ட் மேடையில் உட்கார்ந்து அந்த புத்தகத்தை படிக்க ஆரம்பித்தாள் ஒரு வார்த்தை பேசவில்லை வசந்த், கணேஷ் இருப்பதே பொருட்டு இல்லை போல செல்வரங்கத்தை பார்க்கணும் என்றான் கணேஷ் அவள் veranda வை பார்த்தாள் அவரை சந்திக்க முடிஞ்சா நல்லது அவள் சற்றென்று எழுந்து தோட்டத்திற்குள் சென்றாள் அவர்கள் பார்வையில் இருந்து விலகிவிட்டாள் வசந்த் எங்க போறா பாரு என்றான் கணேஷ்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 veranda வில் மாட்டப்பட்டிருந்தன சாய்வு நாற்காலிக்கு நூறு வயசு இருக்கும் போல தோன்றியது அதன் தலைப்பகுதி தேய்ந்திருந்தது கால் வைத்துக்கொள்ள கைகள் இரண்டும் இருந்தன sir செல்வரங்கம் கணேஷ் துணிந்து உள்ளே சென்றான் யாரும் இல்லை மாடிப்படி தெரிய அந்த அறைக்கதவு திறந்திருந்ததும் அதனுள் வெளிச்சமும் மின்விசிறி ஓடுவதும் தெரிந்தது அங்கே தான் இருக்க வேண்டும் அவர் மாடிப்படி ஏறினான் செல்வரங்கம் செல்வரங்கம் கணேஷ் வந்திருக்கிறேன் என்று கூப்பிட்டுக் கொண்டே படியேறினான் அந்த அறைக்கு வந்து உள்ளே பார்த்தான் செல்வரங்கம் படுக்கையில் படுத்திருந்தார் இடுப்பு வரைதான் கிடக்கை மற்ற பகுதி தலைகாணி வைத்து நிமிர்த்தி இருந்தது ஒரே திசையில் பார்த்துக் கொண்டிருந்தார் மார்பு வரை போர்த்தியிருந்தது, மேல் இரண்டு கைகளும் கோர்த்து ஸ்திரமான குத்திட்ட பார்வை படுக்கை அருகே bottle bottle ஆக மருந்து மாயங்கள் வைக்கப்பட்டிருந்தன செல்வரங்கம் கணேஷ் வந்திருக்கேன் lawyer கணேஷ் உங்க estate duty case ஒண்ணு eighty six ல தீர்ப்பாச்சு கணேஷ் பாதியில் நிறுத்திவிட்டான் something wrong என்று அவன் மனதுக்குள் ஒரு எச்சரிக்கை ஒலித்தது மிக அருகே வந்து விட்டான் செல்வரங்கம் அவன் பேசியது எதையும் கேட்டவராக தோன்றவில்லை அந்த பார்வை விலகவே இல்லை மேலும் அவர் மூக்கு வழியாக ஒரு எறும்பு உள்ளே நுழைந்து கொண்டிருக்க வாயோரத்தில் பழுப்பாக ஒரு திரவம் கசிந்து கொண்டிருந்தது கணேஷ் தன் வாழ்நாளில் பல உடல்களை சந்தித்திருக்கிறான் உயிருள்ள, உயிரற்ற உடல்களை பார்த்து அதிர்ச்சி அடையமாட்டான் ஆனால் இன்று ஒரு மாதிரி ஆட்டம் கண்டு விட்டான் செல்வரங்கத்தின் உடல் ஏறக்குறைய பாசி பச்சைக்கு வந்திருந்தது மண்டையில் சொற்ப முடிகளே இருக்க கருப்பாக கோடு தெரிந்தது கண்கள் பழுத்திருந்தன கை விரல்கள் மிக மெலிசாக இருந்தன கணேஷ் அந்த பெரிய அறையை சுற்றும் முற்றும் பார்த்தான் ஜன்னல் அருகே சென்றான் அந்த ஊஞ்சல் இன்னமும்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

வசந்த் உள்ளே வந்த போது அவன் மேலுதட்டில் வியர்த்திருந்தது boss sir யாரு செல்வரங்கம் ஏன் இப்படி TV ல freeze shot மாதிரி படுத்து இருக்காரு செத்துட்டாருன்னு நினைக்கிறேன் oh my god அந்த பொண்ணு எங்க வசந்த் அதை ஏன் கேக்குறீங்க மாயமா மறைஞ்சிருச்சு அவ போயிட்டா வசந்த் telephone வேலை செய்யுதா பாரு எதுக்கு முட்டாள் police அ கூப்பிடு வசந்த் படுக்கையில் கிடந்த செல்வரங்கத்தை பார்த்தான் sir உங்களை சந்திக்கலாம்னு ஆசையில வந்தேன்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 ஒரு மாதிரி இல்லை எது எப்படியோ police க்கு phone பண்ணிடு அவங்க வந்தப்புறம் நாம கிளம்பி போயிடலாம் அவ்வளவு சுலபம்னு நினைக்கல வசந்த் அருகில் சென்று செல்வரங்கத்தை சுற்றி வந்தான் அடி கிடி, குத்து கித்து எதுவுமே வெளிப்படையா தெரியலே ஊமையடி போல இருக்கு சொத்து நிறைய இருக்குமோ சுற்றும் முற்றும் பார்த்தான் வசந்த் telephone ஐ அணுகி ஒல்லியாக இருந்த கொடைக்கானல் telephone புத்தகத்தை தேர்ந்தெடுத்து hello police என் பேரு வசந்த் மெட்ராஸ்ல இருந்து இப்பதான் வந்து சேர்ந்தோம் செல்வரங்கம்னு மலை மாளிகையில இருக்காரு பாருங்க கணேஷ் ஜன்னல் அருகில் மறுபடியும் வந்தான் அங்கிருந்து plastic பொருளை போட்டு மூடப்பட்ட அத்தனை செடிகளும் தெரிந்தன அந்த ஆமை மெல்ல நகர்ந்து கொண்டிருந்தது ஆமை எதற்கு திரும்ப உள்ளே பார்த்தான் காட்சியிலிருந்து அந்த உடலை நீக்கி பார்க்க விரும்பினாலும் ஓரத்தில் அந்த பச்சை உடல் உறுத்தியது வசந்த் telephone ல் எங்களைக் கூப்பிட்டிருந்தார் sir

, டோபாமினெர்ஜிக் ஸ்டிமுலேஷன், நியூரோஎண்டோக்ரைனாலஜி ஆஃப் மூட், கணேஷ் அந்த புத்தகங்களின் இடையிலிருந்த ஒரு நோட்டு புத்தகத்தை பிரித்தான் கருப்பு மசியில் தெளிவான எழுத்தில் எழுதியிருந்தது வெற்றி என்னும் சிகரத்தை அணுகிக் கொண்டிருக்கிறேன் இன்னும் சில நாட்கள் தான் அதன் பின் உலகம் என் கைக்குள் என்ன boss என்றான் வசந்த் தோள் அருகில் மாமா உலகமே என் கைக்குள்னு எழுதியிருக்கார் மேடை மேல எத்தன மருந்து பார்த்தீங்களா தோட்டம் பூராம் பச்சிலை plastic green house மாதிரி அதுல கோடி செடி கொடிகள் wood house ஆமை ஆமா ஆமை எதுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி பட்சி போல இவர் செல்வரங்கம் MAMISLMISL ன்னா என்ன member of international society for launchivity அதோ பாருங்க certificate சட்டம் போட்டு மாட்டிருக்கார் பாவம் போயிட்டார் boss பச்சையா dead body இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை வசந்த் கணேஷ் இருவரும் அங்கே மேலும் இருக்க பிடிக்காமல் படி இறங்கி வாசலுக்கு வந்து காத்திருந்தார்கள் அந்த பொண்ணு அப்புறம் கிடைக்கலையா ஒரே ஓட்டம் மான் கணக்கா ஓடி அடர்ந்த செடிகளுக்குள்ள மறைஞ்சிருச்சு கொஞ்ச நேரம் தொரத்தி பார்த்தேன் அப்புறம் தெரியாத்தனமா எங்கேயாவது காலை வச்சு பாம்பு கிம்பு புடுங்கிருச்சுன்னா அதான் வந்துட்டேன் police jeep வந்து அவர்கள் அருகே நிற்க inspector கதிரேசன் ஆமாங்க நீங்கதான் வசந்த் கணேஷ் இல்லையா உங்க ரெண்டு பேரையும் பற்றி புத்தகங்கள்ல படிச்சிருக்கேன் என்ன விஷயம், மாடியில பெரியவர் மண்டையை போட்டுட்டார், தனியா பச்சையா கிடக்கிறார், நீங்க வந்து எத்தனை மணி நேரம் இருக்கும், அரை மணி, பார்த்தவுடனே phone பண்ணிட்டீங்களா வாங்க போலாம் வேலைக்காரங்க யாரும் இல்லையா ஒரு ஈ இல்ல ஒரே ஒரு பொண்ணு அதுவும் மாயமா போயிடுச்சு என்ன சொல்றீங்க வசந்த் இதற்குள் அவர்கள் மாடி ஏறி செல்வரங்கத்தின் அறைக்குள் வந்து விட்டார்கள் நான் வெளியே இருந்தேன் boss கணேஷ் தான் முதல்ல வந்தாரா boss எங்க body என்னது என்றான் கணேஷ் ஆச்சரியத்துடன் body உடல் காயம் காணாம போச்சு என்ன sir சொல்றீங்க என்றார் inspector கதிரேசன் கணேஷ் ஆச்சரியத்துடன் படுக்கையைப் பார்த்தான் படுக்கை காலியாக இருந்தது போர்வை கீழே கிடந்தது வசந்த் என்னடா ஆச்சரியம் அதானே dead body எப்படி எழுந்து நடந்து போயிருக்க முடியும் வசந்த் கட்டிலுக்கடியில் எட்டிப் பார்க்க inspector mister வசந்த்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 காணோம் கணேஷ் அறையை சுற்றிலும் பார்க்க பின்புற கதவு திறந்திருந்தது கொஞ்சம் இருங்க கணேஷ் அந்த கதவு மொட்டைமாடிக்கு அழைத்துச் செல்வதை கவனித்தான் inspector கதிரேசன் பின் தொடர அதை அணுகி சரேல் என்று திறந்தான் அந்தப் பெண் நின்று கொண்டிருந்தாள் காற்று அவள் கூந்தலைக் கலைக்க வானத்தைப் பார்த்துக் கொண்டு நின்றாள் hello miss இங்க எப்படி வந்தீங்க அவள் திரும்பிப் பார்த்தாள் அவர்கள் மூவரையும் மதிப்பில்லாமல் பார்த்தாள் இந்தப் பொண்ணுதாங்க என்றான் வசந்த் இந்தப் பொண்ணு காலையில கொடைக்கானல்ல வர்றப்ப பார்த்தோமே அப்புறம் சற்று முன்னால ஊஞ்சல் ஆடிக்கிட்டு இருந்தது எங்களைப் பார்த்ததும் ஓடிப் போயிருச்சு inspector கதிரேசன் அவள் அருகில் சென்று பெயர் என்ன சொல்லு என்றார் அதற்கு அவள் எல்லோரையும் மலர விழித்துப் பார்த்தாள் நான் சொல்றேன் காஞ்சனா inspector இன்னைக்கு தினமணியில ஒரு காணவில்லை வந்திருக்கு பார்த்தீங்களா இல்லை அதுல என்ன சாட்சாத் இந்த அம்மாதான் இப்ப யாருக்கு reward ஏம்மா உனக்கு அக்கா தங்கைங்க யாராவது இருக்காங்களா காஞ்சனா நீ எப்படி இங்க வந்த அவள் inspector ஐ மறுபடியும் மலர விழிக்க தன் உதடுகளைக் காட்டி இல்லை என்று கையை விரித்தாள் பேச்சு வராதாம் ஊமை போல இருக்கு போச்சுடா அதான் செல்வரங்கம் ENTspecialist கேட்டாரா இப்ப புரியுது இப்ப என்ன சொல்றீங்க கணேஷ் ரொம்ப போட்டு குழப்பறீங்க dead body ங்கிறீங்க body அ காணோம்ன்றீங்க அப்புறம் ENTspecialist ஊமைப்பொண்ணு என்ன இதெல்லாம் inspector சத்தியமா அந்த ஆளு அரை மணி முன்னாடி இதே படுக்கையில பச்சையா பார்த்தோம் நிச்சயம் செத்தாப்புல தான் தோணுச்சு மூக்கு ஓட்டை வழியா ஈ எறும்பு எல்லாம் போய்கிட்டு இருந்ததே சரியா பார்த்தீங்களா ஏதாவது யோகாசனம் பண்ணிக்கிட்டு இருந்தாரா என்னால body இல்லாம எதுவும் action எடுக்க முடியாது true true எங்க போயிருப்பாரு செல்வரங்கம் mister கணேஷ் நீங்க அடுத்த முறை phone பண்றப்போ body ய புடிச்சு வச்சிடுங்க நாங்க வர்றோம் ஏற்கனவே செல்வி வராங்கன்னு ஏக கலாட்டா

மடித்து வைத்துவிட்டு வெளி veranda வுக்கு சென்றாள் கணேஷ் இன்னமும் நம்பிக்கை இல்லாமல் படுக்கையையே விரித்துக் கொண்டிருந்தான் வசந்த் எனக்கு தலை கால் புரியல இது எப்படி சாத்தியம் முழுசா body பார்த்தோம் catalepsy ன்னு சொல்லுவாங்களே அப்படி ஏதாவது அப்படி அவர் சமாதி நிலையிலிருந்து எழுந்தால் இங்கே எங்கேயோதானே இருக்கணும் ஆமாம் தேடு வசந்த் அந்த அறையில் தேடினான் கட்டிலுக்கு அடியில் veranda வில் bureau வுக்கும் சுவருக்கும் இடைவெளியில் இந்த bureau ல ஒளிச்சு கிழிச்சு வச்சிருக்கலாமோ வசந்த் நம்ம police வர்றதுக்காக காத்திருக்க வெளிய வந்தோம்ல எத்தன நிமிஷம் இருக்கும் உம் அரை மணி இருக்கும் boss அரை மணியில ஒரு body ய படுக்கையில இருந்து அப்புறப்படுத்தணும்னா body அதிக தூரம் போயிருக்க முடியாது இங்க எங்கேயாவது தான் இருக்கணும் அந்த பொண்ணை விசாரிக்கலாம்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 parapet சுவரிலிருந்து கீழே இறங்குவதற்கு ஏணி படிகளும் இருந்தன எங்க போயிருப்பா மேல தான் போயிருக்கணும் இந்த வழியா போயிருந்தா நிச்சயம் hall ல இருந்து தெரிஞ்சிருக்கும் மேல போகலாமா போய் தான் ஆகணும்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 உள்ளே லேசாக இருட்டாக இருக்க எட்டிப் பார்த்தபோது கீழே படி இறங்குவது தெரிந்தது boss இப்போ இறங்குறபடி இறங்கு பாக்கலாம் இது எங்க போகுதுன்னு ஏதாவது சுரங்க வாசலா முடிவில் தங்க காசுகளா குடம் குடமா அவர்கள் ஜாக்கிரதையாக இறங்க குறுகிய அறை தெரிந்தது அதில் மேல் ஜன்னலிலிருந்து வெளிச்சம் புகையாக சரிந்து கொண்டிருந்தது மறுபடி கதவு தெரிந்தது மறுபடியும் முதல் மாடிக்கு வந்துட்டோம் boss இந்த கதவை திறந்தா திற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

அருகே அருகே அவர்கள் வருவதை அவர் கவனிக்காமல் மெல்வதை நிறுத்தாமல் மென்று கொண்டிருந்தார் பெரிய மூக்கும் விளிம்பில்லாத கண்ணாடியுமாக என்றான் கணேஷ் என்றான் வசந்த் அவர் திரும்பினார் குரல் கம்மலாக இருந்தது படிச்சிருக்கியா sir நீதானே கணேஷ் ஆமா sir புத்தகம் பார்த்தேன் நல்லது கொஞ்ச நேரத்துக்கு முன்னால இங்க வந்திருந்தோம்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

இதை விட்டு உருவிக்கிட்டு எங்க வேணா போக முடியும் எங்க போயிருந்தீங்க திடுதிப்புன்னு உங்களை காணலையா வெல வெலத்து போச்சு எங்க போய்ட்டீங்க அதான் சொன்னேனே தோட்டத்துல இருந்தேன் உங்கள கூட பார்த்தேன் அப்புறம் மொட்டை மாடியில பார்த்தேன் உட்காருங்க அவர் குரல் இப்போது இரண்டு மூன்று முறை சொன்னப்புறம் தெளிவாகிவிட்டது புத்தகம் நல்லா இருந்துச்சு ஆனால் doctor அ தான் கூட்டி வரலை என்ன கணேஷ் கணேஷ் சற்று சந்தேகத்துடன் doctor எதுக்குங்க கோடையில ENT doctor ங்க சரியில்ல அதனாலதான் எத்தனை காசானாலும் சரி பரவாயில்லைன்னு சொன்னேனே காசுக்கு இல்லைங்க practice அ விட்டுட்டே மூணு நாளைக்கு வர்ற எந்த doctor ம் நல்ல doctor இருக்க முடியாது நீங்க கேட்டிருந்தது நல்ல doctor வசந்த் subject டை மாற்றி அங்கங்க அப்பப்போ ஒரு பொண்ணு ஊடாடுறாங்களே அவங்க உங்களுக்கு என்ன ஆகணும் என்று சிரித்து காஞ்சனாவா ஆமாம் எதுக்கு முன் குறிப்பா சிரிச்சீங்க காஞ்சனாவும் நான்தான் நானும் காஞ்சனாதான்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 வா வசந்த் போகலாம் திரும்ப செல்லுகையில் அந்த மல்லிகை பூ பந்தலை கடக்கும்போது கணேஷ் சற்று யோசனையில் இருந்தான் boss அது எப்படி அந்த ஆள் கிடக்கும் போது உடல் ஒரு மாதிரி பசலையா இருந்தது எனக்கு என்னவோ ஏதாவது மலையாள வைத்தியமான்னு தோணுது அவங்கதான் இப்படி உடல் பூரா ஏதாவது மண்ணை எடுத்து பூசிப்பாங்களாம் என்னென்னவோ குழி குழின்னுகிட்டு டெல்லியில விப்பாங்களே உடும்பு தைலம் boss உங்க கிட்ட ஒரு joke மெக்ஸிகோ சலவைக்காரியாடா, அதை போட்டு சொதப்பியாச்சு இல்லை இல்லை இது அமெரிக்கா பல் doctor அதைவிட hot அவர்கள் அந்த பூப்பந்தலை கடக்கும்போது என்று சத்தம் கேட்க திரும்பி பார்த்தால் புதர்களுக்கு மறைவில் காஞ்சனா என்ன செய்றீங்க இங்க காஞ்சனா அங்கிருந்து அபிநயம் செய்தால் தூரத்தில் இருந்த வீட்டை காண்பித்து தாடியை காட்டி அவர் இருக்கிறாரா என்று கேட்டால் நாங்க ஒண்ணும் சிங்கிதம் சீனிவாசராவ் இல்லை பேசலாம் தலையை ஆட்டி பேச மாட்டேன் என்றோ பேச முடியாது என்றோ சொன்னாள் ஆமா உங்களை தினமணியில தேடிட்டு இருக்காங்களே தெரியுமில்ல காஞ்சனா என்று அதட்டலாக குரல் கேட்டது காஞ்சனா ஏதோ சொல்ல வந்தவள் நெஞ்சை பிடித்துக் கொண்டாள் என்ன boss டார்ஜான் சுந்தரி படமோ ஹிட்ச்காக் படமோ ஓமன் படமோ கலந்த மாதிரி boss நாம கொடைக்கானலுக்கு எதுக்கு வந்தோம் ஒரு பேரிஜம் லேக், தொப்பி தூக்கின்னு பதினெட்டு சொல்றாங்களே ஏதாவது வேண்டாமா

எல்லாத்துக்கும் கண்டிப்பா உணவுங்கிறது வேணும் இந்த உலகத்துல எந்த உயிரா இருந்தாலும் அதுக்குன்னு ஒரு உணவு இருக்கும் எப்படிப்பட்ட உயிரா இருந்தாலும் ஏன் ஒரு அணுல உருவான உயிரா இருந்தாலும் அதுக்கும் ஒரு வகையான உணவு வேணும் நல்லா யோசிச்சு பாருங்களேன் இந்த agriculture ங்கிறது பல்லாயிரம் வருஷமா நம்ம கிட்ட இருக்கு ஆனா இது எப்படி தோன்றி இருக்கோ இதை எப்படி கண்டுபிடிச்சிருப்பாங்கன்னு என்னைக்கோ நம்ம யோசிச்சிருக்கோமா

ரொம்ப முக்கியமானது உணவுதானே ஆனா அதை கண்டுபிடிச்சதை ஏன் நம்ம சொல்றது இல்லை உணவுங்கிறது எல்லாத்துக்கும் கண்டிப்பா தேவை இந்த உணவை நம்ப பல்லாயிரம் கோடி வருஷமா இந்த உலகத்துல உயிர் தோன்றதிலிருந்து இந்த உணவுங்கிறது இருக்கு மனுஷனைத் தவிர வேற எந்த உயிரினமும் agriculture அதாவது விவசாயங்கிற ஒரு வேலையை பார்த்து அதோட உணவு பண்றது இல்லை மத்த உயிர் எல்லாமே அது கிடைக்கிறதை சாப்பிட்டு இருக்கு அதுக்குன்னு ஒரு வேலையை பண்றது இல்லை இந்த விவசாயத்தை கண்டுபிடிச்சது மனுஷன் மட்டும்தான் ஏன்னா நமக்கு இருக்கிறதுதான் ஆறறிவு இந்த ஆறாவது அறிவை use பண்ணி நாம கண்டுபிடிச்ச ஒரு ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த உழவுங்கிறது நம்ம யோசிச்சு பார்ப்போமே பல்லாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இது எப்படி தோன்றியிருக்கிறோம் என்னைக்கோ உங்களுக்கு தோன்றியிருக்கா நான் இப்ப சொல்றேன் பல்லாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஆதிகால மனிதர்கள் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு உணவுக்காக வெகு தூரம் பயணம் பண்ணுவாங்க உணவுங்கிறது ரொம்ப ரொம்ப அத்தியாவசியமா இருந்துச்சு அந்த உணவுக்காக ரொம்ப ரொம்ப வெகுதூரம் பயணங்களை மேற்கொண்டுட்டு வந்தாங்க அப்ப அவங்க கண்ணுல பட்டதுதான் இந்த விதைகள் விதைகள் ஒரு காலத்துல உருவாகி மண்ணுலயே கடந்து சில காலங்களுக்கு அப்புறம் அதே மண்ணிலிருந்து செடியாகி அது ஒரு உணவா உருவாகுறதை அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்ப வந்த சிந்தன தான் ஏன் இந்த விதைகளை நம்ம பதப்படுத்தி வச்சு நம்மளோடையே வச்சு நமக்கு தேவைங்கிற இடத்துல அந்த விதை மரமாக தேவைங்கிற இடங்களை தேடிப்போக ஆரம்பிச்சிட்டாங்க அப்பதான் நீர்நிலைகளை கண்டுபிடிச்சாங்க நீர்நிலைகளுக்கு பக்கத்தாலதான் செடி நல்லா முளைக்கும்

அவங்களே எங்கேயோ இருந்து காட்டிலே இருந்து கொண்டு வந்து நதிகரை ஓரமா அந்த விதைகளை மண்ணிலே எடுத்து அது செடியாக்கி அதுக்கப்புறம் அவங்க உணவை எந்த காலமா இருந்தாலும் செஞ்சுக்கிட்டாங்க அதுக்கப்புறம் அவங்க அந்த இடத்தை விட்டு வேற இடத்துக்கு போகணுங்கிற அவசியமே இல்லை மனிதனோட பயணம் முடிஞ்சது அந்த காலத்துலதான் அப்ப மனிதன் அதிகம் மேற்கொண்ட பயணத்தையும் உணவுக்கான தேடலும் குறைஞ்சது இந்த விவசாயம் மூலியமா தான் நதிக்கரை ஓரமா அறுவடை செஞ்சு அவனே சாப்பிட்டு வந்தான் அது மூலியமா தான் நாகரிகங்களும் உருவானது

நதிக்கரையிலதான் இருந்துச்சு அதுக்கு main ஆன reason என்னன்னா இந்த விவசாயம் எல்லாத்துக்கும் உணவுங்கிறது ரொம்ப முக்கியம் தான ஆனா அதை இந்த காலத்துல நாம விட்டுட்டோம் நம்ம இப்ப எளிதா நம்மளால பயணம் செய்ய முடியும் ஆனா எளிதா இப்ப நம்மளால விவசாயம் செய்ய முடியாது அப்படிப்பட்ட காலத்துலதான் நாம இருக்கோம் இந்த விவசாயத்தை எளிமையாக்கறது ரொம்ப கஷ்டம் இல்லை நம்ம ஒவ்வொருத்தரும் நினைச்சோம்ன்னா இந்த விவசாயத்தை ரொம்ப எளிதாக்க முடியும் எப்படி அதை பண்ண முடியும் நீங்களே யோசிச்சு பாருங்களேன் குறைஞ்சது இந்த வருஷத்துல எப்ப நீங்க செடி வச்சீங்கன்னு யோசிச்சு பாருங்க இல்ல ஒரு செடிக்கு தண்ணி ஊத்துனமா வந்து யோசிச்சு பாருங்க எப்ப நாம கடைசியா ஒரு செடிக்கு தண்ணி ஊத்தணும்னு நீங்க யோசிச்சு பாருங்க உங்களுக்கு நினைவுலயே வரல இல்ல ஏன்னா நம்ம சின்ன வயசுல அதை பண்ணி இருப்போம் அதுக்கப்புறம் எந்த செடியும் நம்ம யோசிக்கிறதும் இல்லை கண்டுக்கிறதும் இல்லை அதுவே நீங்க உங்க வீட்டிலே ஒரு தோட்டம் அமைத்துப் பாருங்க முதல்ல பூச்செடிகளை வைங்க அந்தச் செடியிலே இருந்து வந்த பூவை எடுத்து ஒரு நாள் சுவாசித்து பாருங்க அந்த ஆனந்தம் போதும் உங்களை ஒரு விவசாயி ஆக்க இந்த நவீன காலத்துல நிறைய விஷயங்கள் இருந்தாலும் நிறைய பேருக்கு சந்தோஷம் தர்ற ஒரு விஷயம் என்னன்னா அவங்க ஊருக்கு போறது ஏன் எல்லாரும் இந்த நகர்ப்புற வாழ்க்கைய விட்டுட்டு அவங்க ஊருக்கு போக ஆசைப்படுறோம்ன்னு ஒரு நாளாவது எண்ணி பார்த்தோமா அதுக்கான காரணம் என்னன்னா ஊர்ல பசுமையான வயல்வெளியும் மரங்கள் நிறைந்த பகுதியும் இருக்குங்கிறதுனால நம்ம எல்லாத்துக்கும் சுத்தமான காற்று தேவை அதே மாதிரி சுத்தமான தண்ணி தேவை எங்க இருந்தாலும் chemical இல்லாத உணவு எனக்கு கிடைக்குமாங்கிற தேடல் இப்ப அதிகமாயிருச்சு உணவு மூலியமா வர்ற நோய்கள் அதிகமாயிருச்சு இதுக்கான காரணம் என்ன நம்ம உணவை நாம செய்யறதில்ல நம்ம உணவை வியாபாரமாக்கிட்டோம் நமக்கு தேவையான உணவையே நம்ம வியாபாரம் செஞ்சு அது மூலியமா வாழ்ந்துட்டு இருக்கற ஒரு வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சுட்டோம் இது மூலியமாதான் இந்த உணவுக்கான தேடுதல் அதிகமானது தேடுதல் மூலியமா தான் இதோட வியாபாரமும் அதிகமானது பல விதமான உ~ உணவுகள் இருக்கு பல விதமான முறைகள்ல சமைக்கக்கூடிய உணவுகள் இருக்கு ஆனா விவசாயமும் பலவிதமா வந்தாலும் மனிதனுக்கு உடலுக்கு ஏத்துக்கிற மாதிரியான விவசாயமாதான் அது இருக்கணும் அதை எப்படி பண்ண முடியும் நம்மளால தாராளமா அதை பண்ண முடியும் எப்படி நம்ம வீட்டுக்கிட்ட உங்களுக்கான உணவை உங்க வீட்டுக்கு தேவையான அத்தியாவசியமான காய்கறிகளை நீங்களே பயிரிடுங்க உங்க ஊர் கிட்ட இருக்கிற பக்கத்துல இருக்கிற ஒரு விவசாயி கிட்ட போயிட்டு நல்ல நாட்டு விதைகளை கேட்டு வாங்குங்க அவங்க கண்டிப்பா அவங்க பயிரிடறதுக்கு வச்சிருக்கறதுல உங்களுக்கு கொஞ்சம் தருவாங்க அதுல இருந்து ஒரு நாலஞ்சு விதைகளை எடுத்துட்டு வந்து உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்குற இடத்துல விதைங்க அதுல இருந்து வர கனியை எடுத்து சாப்பிட்டு பாருங்க அந்த சுகமே வேற தனி சுகம்தான் இதைவிட வேற என்ன வேணும் அரிசி பருப்பு இதெல்லாம் நம்மளால விளைய வைக்க முடியாது அதுக்கு நமக்கு பெரிய இடம் வேணும் அந்த பெரிய இடத்துக்கு நல்ல உழைப்பு வேணும் நிறைய பணம் வேணும் அதை பத்தி யோசிக்க இப்ப நம்ம சிந்திக்க வேணாம் ஆனா நம்மளால கண்டிப்பா முடிய கூடிய விஷயம் என்னன்னா நம்ம வீட்டுக்கு கிட்டயே பயிர் வருது ஏன் இந்த நவீன காலத்துல மாடியில பயிர் விடலாம் தண்ணியே இல்லாமயும் விவசாயம் பண்ணலாம் இப்ப hydrocarbonate முறைன்னு ஒருமுறை இருக்கு அந்த முறையில செடிகளுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை மட்டும்தான் கொடுப்பாங்க தண்ணிகள் தேவையில்ல மண்ணு தேவையில்ல இந்த முறையிலேயும் நல்ல காய்கறிகள் சத்துக்கள் மிகுந்ததா chemical இல்லாம வளர வைக்க முடியும்ங்கிறதையும் prove பண்ணியிருக்காங்க இப்பேர்பட்ட நவீன காலத்துல நவீன விவசாயம் வந்ததுக்கு அப்புறமும் நாம ஏன் உரங்கலை chemical உரமா use பண்ணிட்டு இருக்கோம் chemical உரங்கள் சாப்பிட்ட வரையிலும் போதும் நமக்கான உணவை இயற்கை முறையில விளைவிச்சுக்கலாம் இதுக்கு நம்ம எல்லாரும் ஒரு முடிவுக்கு வந்து நம்ம எல்லாரும் ஒரு உறுதி எடுத்தாகணும் அந்த உறுதி என்னன்னா எனக்கான சாப்பாடை நானே ஒரு காலத்துல விளைவிப்பேன் அதுக்கான முயற்சிகளை இன்னையிலிருந்தே எடுப்பேன் அதோட முயற்சி ஒண்ணுதான் எங்க வீட்டு பக்கத்தால ஒரு சின்னதான ஒரு செடியை வச்சு நானே தினமும் அதுக்கு தண்ணி ஊத்துவேன் daily உம் தண்ணி ஊத்துறது இல்லாம எங்க வீட்டுல மிச்சமாகிற சாப்பாட்டுகல பதப்படுத்தி உரமாக்கி அந்த செடிக்கு குடுப்பேன் அந்த செடியில இருந்து வர காய்கறிகளை எனக்கு போக என் அக்கம் பக்கம் வீட்டுல என் சொந்தக்காரங்களுக்கு கொடுத்து நானும் மகிழ்வேங்கிற உறுதி எடுப்போம் இதுக்கான ஆரம்பத்தை இன்னைக்கே ஆரம்பிக்கலாம் வீட்டுக்கு பக்கத்தால ஒரு செடியை நெடுங்க உங்க வீட்டு பக்கத்தால இடம் இல்லை வாடகை வீட்டுல இருக்கீங்க உங்க வீடு மாடியில இருக்கு இதுக்கான correct ஆன ஒரு வழி இல்லை அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா கவலைய விடுங்க இப்பதான் நிறைய செடி வைக்கிறதுக்குன்னே பைகள் வந்திருக்கு அதுல ஒரு பைகளை வாங்கி உங்க வீட்டுக்குள்ளேயே கூட நீங்க செடியை வைக்கலாம் வீட்டுக்கு கதவை ஓரமா இல்லை enter ஆகுற இடத்துல

அழகான செடி உங்களோட வீட்டுக்கும் நல்ல வசந்தத்தைக் கொடுக்கும் உங்க வாழ்க்கைக்கும் ஒரு வசந்தத்தைக் கொடுக்கும் உழவுங்கிறது ஒருத்தனுக்கு மட்டும் கிடையாது நம்ம எல்லாத்துக்கும்ங்கிறதை புரிஞ்சு அனைவரும் உழவு செய்வோம் உணவை வர வைப்போம் ஆரோக்கியமான வாழ்வை வாழ்வோம் நன்றி

உம்

இப்ப வந்து இப்ப வந்து நம்ம ஒடம்பு ஒவ்வொரு ஒரு மனுஷ வாழ்கையில வந்து இன்றியமையாது எதுன்னு பாத்தேங்கன்னா உடலும் ஆரோக்கியமா உடம்பும் ஆரோக்கியமா இருக்கும் ரெண்டுமே ஒன்னுக்கு ஒன்னு நமக்கு முக்கியத்துவமா இருக்கு அந்த வகையில first க்கு வந்துட்டு மன ஆரோக்கியமும் உடல் ஆரோக்கியமும் ஒன்னுக்கு ஒன்னு ஆஹ் ஒன்னு வந்து சார்ந்ததா இருக்கும் நம்ம மனசு ஆரோக்கியமா இருந்தாலே நம்ம ஒடம்பும் ஆரோக்கியமா தா இருக்கும் இப்ப நம்ம ஒடம்பு வந்து ஆரோக்கியா இருக்கணும் அதாவது மனசு வந்து ஆரோக்கியமா நல்ல ஒரு நல்ல நெலையிட்ட இல்லைன்னா நமளோட உடம்புமே ஆரோக்கியமாவே இருக்காது நம்ம உடம்புமே ஆரோக்கியமா இல்லாட்டி நம்ம மனசுமே அந்த உடம்புமே ஆரோக்கியமா இருக்காது ரெண்டுமே ஒன்னுக்கு ஒன்னு சார்ந்ததா தா இருக்கும் இப்ப நம்ம first முதல வந்து உடல் ஆரோக்கியம் பாத்தோம் அப்டின்னா இப்ப நம்ம வந்து ஆரோக்கியமாவே இருக்காது முன்னாடி பண்ண அளவுக்கு யாருமே வந்து அந்த அளவுக்கு வேல பாக்குறதே இள்ள இப்ப எல்லாருடைய வீட்டுளையுமே வந்து எல்லாத்துக்குமே வந்து ஒரு ஒரு இயந்திரங்கள் தான் இருக்கு நம்ம அந்த அளவுக்கு முந்திகாலத்துல பாத்தா அளவுக்கு யாருமே அந்த அளக்கு எந்த ஒரு வேலையுமே பாக்குறது இல்ல இதுவே மனுஷங்களா வந்து சோம்பேரியாக்கிருது இதனாலேயே அதுக்கடுத்து வர காலக்கட்டத்துல வந்து அவங்களுக்கு உடல் ரீதியா ஆதிக உடல் ரீதியான அதிகமான பாதிப்புகள் வருது அப்புறம் வந்து அவங்களோட சாப்பாடு பழக்க வழக்கங்கள் பாத்தொம்ன்னா இப்ப உணவிற்காகவே அதிகமான செயலிகள் வந்துருச்சு அந்த செயலிகல் அந்த செயலிகள் மூலம் வந்து எல்லாருமே வந்து காலை மாலை

இப்படி ஆஹ் நம்ம வந்து அதிகமா வந்து புரத சத்து நிரஞ்ச காய்கறிகள் வச்சு சாப்புடனும் அப்றம் வந்து மது பிடிக்க கூடாது புகை பிடிக்க கூடாது எதிர் மறை எண்ணங்கள் வந்து அதிகமா நம்ம மனசுல தோன்றாம்மா இருக்கணும் அதுக்காக ஆஹ் தினமும் வந்து தியானம் பண்ணலாம் யோக கொஞ்சம் பன்னலாம் நம்ம அதிகமா தண்ணீ குடிக்கலாம் எல்லாசாப்பாடுமே மென்னு சாப்பிட்டாலே நமக்கு நெறைய அதிகமான நோய் இல்லாத வாழ்கைய நம்ம வாழலாம் ஆஹ் இப்ப ஒருத்தவங்க வந்து இப்ப அதிகம் சில பேர் வந்து தப்புன்னு தெரிஞ்சுன்னும் கூட சில விஷயங்கள் வந்து அடிக்கடி பண்ணிகிட்டே தா இருப்பாங்க நம்ம அது நம்ம ஒடம்புக்கு கெடுதல் ன்னு தெருஞ்சுமே அதிகமா பண்ணிகிட்டே தா இருப்பாங்க அப்டி சில விசையங்கள் வந்து நம்ம எது எது எல்லாம் விடனும் எது எது எல்லாம் விடாது நம்ம பின்பட்றதும் ரொம்போ சில பேர்ல பாத்தோம் வச்சுகோங்களே சில பேர் வந்து புகைபிடிச்சுகிட்டே இருப்பாங்க அவங்களுக்கு தேனமுமே வந்து ஒ ஒரு one time வாது புகைபிடிச்ச தான் அன்னைக்கு நாளே நல்லா இருக்கும் அப்டின்னு அவங்களே நெனச்சு கிட்டு புகைபிடிகிறாங்க அது வந்து அவங்கள மட்டுமே அது பாதிக்காது அவங்கள சுத்தி இருக்குற எல்லாத்தையுமே தா பாதிக்கும் அவங்க வீட்டுல சின்ன பிள்ளைங்க இருந்தாங்கன்னா அவங்களையும் அது பாதிக்கத்தான் செய்யுது இப்ப அவங்க மட்டுமே பாதிக்க படம்மா மாத்தவங்களையும் செத்து பாதிக்க வைக்குறாங்க சில பேர் அப்புறம் அடுத்து வந்து சிலபேர் வந்து ஆஹ்

உணவு வந்து போறது வந்து நல்லது கெடையாது அதுவுமே அவங்களோட ஒரு ஆரோக்கியத்த பாதிக்ககூடிய ஒன்னாத இருக்கு அப்புறம் சர்மம் வந்து நல்லவ நல்ல அழகா தெரிய அழகா இருக்கணும் போலிவுடயதாக இருக்கனும் ரொம்ப மென்மையானத இருக்கணும் ன்னு நெனச்சு கிட்டு அஹ் ரொம்ப அதிகமான ஆஹ் வெளிய கடைகள்ல விக்கக்கூடிய ஒரு ஆஹ் இது அதையாவது வாங்கி வாங்கி தடவுறாங்க so இது எல்லாம் வந்து அவங்களோட சர்மத்துக்குமே வந்து ஒரு ஆறுவே ஒரு ஆரோக்கியமான சர்மம் இல்லாம்மா மாற்றி மாற்றிருது இதுவே ஆஹ் அப்றம் வந்து உடல் பருமன குறைக்கணும் நெனச்சாங்கன்னா அவங்க காலையில எழுந்துருச்சு தண்ணீ குடிக்கலாம் வெளிய வந்து நடந்து போகலாம் நடை பயிற்சி பண்ணலாம் ஆஹ் அது மட்டும் இல்லாம வீட்டுல இருக்குற வேலைகளே பாக்கலாம்

இப்ப அதிக ஒரு பௌடர் இது மாறி எல்லாம் விக்குது தண்ணீல கலக்கி குடிக்குற மாறி அந்த மாறி எல்லாம் விக்கிது so அத வாங்கி குடிக்குறாங்க அவங்க ஒடம்பு கொரஞ்சிடும் அதுவுமே நமக்கு வந்து இப்ப நமக்கு தெரியாது அது போ பின் வர காலங்கள நம்ம ஒடம்ப ரொம்பவே affect பண்ண ஒரு பாதிக்க கூடிய ஒண்ணாத மாறிகிட்டே வருது அதுக்கு பதிலா அவங்க காலைல உலர் திராச்சை சாப்டலாம் நடந்து போகலாம் மூச்சு பயிர்ச்சி பண்ணலாம் இப்ப நாலு இடத்துக்கு நடந்து போய்ட்டு வந்தாலே அவளுக்கு வந்து அந்த அளவுக்கு பருமன் உடல் பருமன் குறையிரதுக்கு ஆனா வாய்ப்புகள் இருக்கு ஆஹ் இப்ப அது மட்டும் இல்லாம இப்ப வீடல இருக்கா கூடிய இப்ப ரெண்டு பெற்றோர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க பட்டுக்கு இப்ப வேலைகளுக்கு எல்லாம் போற பெற்றோர் என்ன பன்னுறாங்க அப்டின்னா வீட்டுல இருக்குற அவங்களோட குழந்தைகளுக்கு சரியா சமைச்சு குடுக்காம செயலிகள் மூலமாவே வந்து வெளிய இருக்க கூடிய சாப்டுகள வந்து order பன் வாங்கி குடுக்குறாங்க so அது வந்து என்ன பண்ணுதுன்னா அந்த குழந்தைகளுக்கு வந்து சிறு வயதிலே இருந்து அவங்கலோடா அஹ் ஆரோக்கியத்த பாதிக்க கூடிய ஒண்ணா தா வருது இப்ப அதிகமா வந்து ஆஹ் முந்தி காலத்த விட இப்ப இருக்க குழந்தைகள்ல பாத்தோம்ன்னா அதிகமா உம் இது ஆஹ் கண்ணாடி எல்லாம் போட்டு கிட்டு இருக்காங்க முந்தி காலத்துல இருக்குற குழந்தைகள் யாருமே இந்த மாறி போட்டது இல்ல அதுக்குமே வந்து நம்மளோட ஆரோக்கியமே காரணம் ன்னு நான் நெனைக்குறேன்